இது மேல ஒரு க்ரீன் கலர் சீட் ஒண்ணு போட்றுக்காங்க.

அங்க நெறைய டி_ஷர்ட்கள் தொங்க விட்ருக்காங்க அங்க மூணு ஒயிட் சேர்கள் இருக்கு.

இது பாக்கறதுக்கு ஒரு பிரான் மாரி இருக்--

இது ஒரு ஃபிஷ்ஷோட டைப்னும் நம்ம சொல்லலாம்.

அங்க சின்ன ஒரு டெலிஃபோன் வச்சிருக்காங்க.

அங்க எல்லா நறியா ஸ்கூட்டி நின்னிட்டு இருக்கு.

இங்க எல்லாரு பூம் பறிச்சுட்டு இருக்காங்க.

இது ஒரு மெடிக்கல் ஷாப் மாரி இருக்கு.

இங்க ஒரு ஜே_சி_பி ஒண்ணு இருக்கு.

அங்க வீடு எல தோண்டீட்டு இருக்கு அங்க நெறைய ஒய்ட் கலர்ல பில்டிங்ஸ் நம்ளால பாக்க முடியிது.

இத சுத்தியிலும் நெறைய பாறைகள் மலைகள் இருக்கு.

சுத்திலு பெரிய பெரிய மலைகளு இருக்கு மேகமு கருத்துப்போய் இருக்கு.

அங்க ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க.

ஒரு கிளேஸ் வின்டோ ஒன்னு இருக்கு.

கிராமத்துல இருக்கற ஒரு வீடு மாரி இருக்கு.

வானம் ப்ளூ கலர்ல இருக்கு ஒயிட் கலர்ல மேகமும் இருக்கு.

நெறய மனுஷங்க அங்க இங்க போய்ட்டு இருக்காங்க.

நறைய புல்களும் வளந்து இருக்கு நலய செடி கொடிகளும் இங்க வளந்திருக்கு.

இது ஒரு ரெயில்வே ஸ்டேஷன் .

அங்க தூரத்துல ஒரு ப்ளூ கலர் பில்டிங் ஒன்னு தெரியிது.

தூரத்துல ரெண்டு வீடு நம்மலால பாக்க முடிது.

பாக்குறதுக்கு ஒரு வை ரெயில்வே ஸ்டேஷன் மாரி இருக்கு.

இங்கெ நெறைய மெஷின் இருக்கு அங்கெ ஒரு கட்டிங் மெஷின் ஒன்னு இருக்கு.

அந்த மெஷின் எல்லாம் சில்வர் கலர்ல இருக்கு.

இது ஒரு ஜிம்மோட எக்ஸ்டீரியர் .

அங்க ஐயர்ன் பேரடைஸ்ன்னு போர்ட் போட்றுக்கு அங்க ஒரு சிங்கமோட போர்ட்ரேட் ஒண்ணு போட்றுக்கு.

இங்க நெறைய லைட்ஸ்ம் நம்மளால பார்க்க முடியுது.

பாக்கறதுக்கு ஒரு துணிக்கடை மாரி இருக்கு.

அங்க ஒரு பெரிய மனுஷ நின்னுட்டிருக்காங்க.

அங்க நெறைய டிரஸ்ஸோட கலெக்சனும் இருக்கு.

அங்க கீழ மேகிபேக்கட்ஸ் இருக்கு.

டேபிள் மேல ஒரு ரெட் கலர் பெட்டி ஒன்னு இருக்கு.

பாக்குறதுக்கு ஒரு ரிசப்ஷன் மாரி இருக்--

அங்க மூணு சேர் ஒன்னு போட்ருக்காங்க.

கீழெ ப்ளோர் டைல்ஸ்ல போட்டு இருக்காங்க.